அங்கே நெறைய ஆட்கள் பஸ்ச பாத்து போயிட்டு இருக்காங்க.

மின்னாடி மூணு புரொடின் டப்பா தெரியிது.

இந்த கடைக்கு மேலையே இமேஜ்ன்னு ஒரு கடை தெரியுது.

உள்ள நறைய பெயிண்ட்டப்பா இருக்கு.

பக்கத்துல சிக்கனும் பொறிச்சு வெச்சுருக்காங்க.

நடுவுல ஒரு ஆள் பைக் விட்ருக்காரு.

பக்கத்துல ரெண்டு ப்ளூ கலர் டிரமொன்னு இருக்கு.

ரெண்டு பேரு தலையில பிங்க் கலர் டவல் ஒன்னு கெட்டிட்டு இருக்காங்க.

இத பாக்குறதுக்கு போஸ்ட் டப்பா மாறி இருக்கு.

அதுல டோர் எல்லாம் பூட்டி இருக்கி.

உள்ள ஒரு ஆளு இருந்து மொபைல் பாத்துட்டுருக்காங்க.

மேல ஒரு பல்ப் ஒன்னு தொங்கிட்டு இருக்கு.

இத பாக்கதுக்கு வீட்டு வேலை நடந்துட்டுருக்க மாதிரி தெரியுது.

சுத்தி நறைய ஐஸ்கிரீம் பொட்டி டப்பா இருக்கு.

வானம் புளுவும் வெள்ள கலர்லயும் சேர்ந்து தெரியுது.

இந்த கோவில் மேல விநாயகர் செல ஒன்னு தெரியுது.

எல்லாரு தலைல மஞ்ச கலர் தொப்பி ஒன்னு போட்டுருக்காங்க.

பக்கத்திலேயே ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

இந்தக் கரை அருவேட்டுல நிறைய மரம் வளர்ந்து இருக்கு.